ஜிகெம்டேபுள் ல் Chartகள் குறித்த டுடோரிலுக்கு நல்வரவு
இந்த டுடோரியலில் நாம் கற்கபோவது எலிமெண்டல் Chartகள் மற்றும் கஸ்டம் Chartகளை எவ்வாறு உருவாக்குவது
இந்த டுடோரியலுக்கு நான் பயன்படுத்துவது உபுண்டு லினக்ஸ் இயங்குதளம் பதிப்பு 1204
ஜிகெம்பெய்ண்ட் பதிப்பு 01210
மற்றும் ஜிகெம்டேபுள் பதிப்பு 01210
இந்த டுடோரியலை தொடர உங்களுக்கு தனிமங்களின் ஆவர்த்தண அட்டவணை மற்றும் ஜிகெம்பெய்ண்ட் பற்றி தெரிந்திருக்க வேண்டும்
அதற்கான ஜிகெம்பெய்ண்ட் டுடோரியல்களுக்கு எங்கள் வலைத்தளத்தைக் காணவும்
ஒரு புதிய ஜிசெம்டபிள் விண்டோவை திறக்கவும்
டாஷ் ஹோம் ல் க்ளிக் செய்க
தோன்றும் சியர்ச் பார் ல் டைப் செய்க ஜிசெம்டபிள்
பீரியாடிக் டேபிள் ஒஃப் தே எலிமென்ட்ஸ் ஐகான் மீது க்ளிக் செய்க
வியூ மேனு மீது க்ளிக் செய்து எலிமெண்ட் சார்ட் ஐ தேர்ந்தெடுக்கவும்
தேர்வுகளின் பட்டியலைக் காட்டும் ஒரு துணை மேனு திறக்கிறது
electro நெகட்டிவிட்டி மீது க்ளிக் செய்க
பாலிங் electro நெகட்டிவிட்டி க்கு எதிராகAtomic நம்பர் ஐ கொண்ட ஒரு சார்ட் காட்டப்படுகிறது
இந்த chartல் அதிகபட்ச electro நெகட்டிவிட்டி மதிப்பு 4
இந்த electro நெகட்டிவிட்டி சார்ட் ஐ மூடுகிறேன்
அதேபோல வியூ மேனு ல் எலிமெண்ட் சார்ட் ல் வெவ்வேறு chartகள் உள்ளன மெல்ட்டிங் டெம்பரேச்சர் சார்ட் ஐ தேர்ந்தெடுக்கிறேன்
மெல்ட்டிங் பாயிண்ட் க்கு எதிராக அட்டோமிக் நம்பர் ஐ கொண்ட சார்ட் காட்டப்படுகிறது
இந்த chartல் கார்பன் அதிகபட்ச உருகுநிலையைக் கொண்டுள்ளது
மெல்ட்டிங் பாயிண்ட் chartஐ மூடுகிறேன்
இப்போது கஸ்டம் சார்ட் ஐ எவ்வாறு உருவாக்குவது என கற்போம்
வியூ க்கு சென்று எலிமெண்ட் சார்ட் ஐ தேர்ந்தெடுத்து கஸ்டம் மீது க்ளிக் செய்க
கஸ்டமைஸ் சார்ட் விண்டோ மற்றும் ஜிசெம்டபிள் கிராப் விண்டோ திரையில் தோன்றுகின்றன
கஸ்டமைஸ் சார்ட் விண்டோ கிராப் ஹைரார்ச்சி ட்ரீ ஐ இடப்பக்கமும் கிராப் பிரிவ்யூ ஐ வலப்பக்கமும் கொண்டுள்ளது
நடப்பு வரைப்பட கூறுகள் மற்றும் அவற்றின் படிநிலையை கிராப் ஹைரார்ச்சி ட்ரீ காட்டுகிறது
பலகத்தில் கொடுக்கப்பட்டுள்ள பட்டன்கள் மூலம் படிநிலையை மாற்ற முடியும்
வரைப்படத்தில் மாற்றங்களின் அளவுத்திட்ட பதிப்பை கிராப் பிரிவ்யூ காட்டுகிறது
கிராப் ஹைரார்ச்சி ட்ரீ ல் கிராப் மற்றும் சார்ட்1 ஐ காணலாம்
முன்னிருப்பாக கிராப் தேர்ந்தெடுக்கப்படுகிறது
இப்போது கீழே உள்ள பலகத்திற்கு செல்வோம்
இங்கே இரு tabகள் உள்ளன ஸ்டைல் மற்றும் தேமே
முன்னிருப்பாக ஸ்டைல் tab தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது
இங்கே இரு தலைப்புகள் உள்ளன ஆட்லைன் மற்றும் பில்
ஆட்லைன் பின்வரும் 3 கீழிறங்கு பட்டியல்களை கொண்டுள்ளது ஸ்டைல் கலர் மற்றும் சைஸ்
இந்த கீழிறங்கு பட்டியல்கள் வரைப்படத்தின் வெளிக்கோட்டு பண்புகளை மாற்ற உதவுகின்றன
ஸ்டைல் கீழிறங்கு பட்டியலை க்ளிக் செய்து ஏதேனும் ஒரு கோட்டின் பாங்கை தேர்ந்தெடுக்கவும்
உதாரணமாக நான் நீண்ட கோட்டை தேர்ந்தெடுக்கிறேன்
கிடைக்கும் அனைத்து நிறங்களையும் காண கலர் கீழிறங்கு அம்பு மீது க்ளிக் செய்க
பச்சை நிறத்தை தேர்ந்தெடுக்கிறேன்
சைஸ் கீழ்மேல் அம்புகளை க்ளிக் செய்து அளவை மூன்று பாயிண்ட் களாக அதிகரிக்கவும்
அனைத்து மாற்றங்களையும் கிராப் பிரிவ்யூ ஏரியா ல் காணலாம்
அடுத்து பில் ஐ காண்போம்
பில் க்கு கீழே டைப் கீழிறங்கு பட்டனைக் காணலாம்
டைப் கீழீறங்கு பட்டன் மீது க்ளிக் செய்து பேட்டர்ன் ஐ தேர்ந்தெடுக்கவும்
பேட்டர்ன் ன் காரணிகள் கீழே தோன்றுகின்றன
அவை பேட்டர்ன் போர்க்ரவுண்ட் மற்றும் பேக்கிரவுண்ட் ஒவ்வொரு காரணியும் தேர்வுகளை தேர்ந்தெடுக்க ஒரு கீழிறங்கு பட்டியலைக் கொண்டுள்ளன
விருப்பமான பேட்டர்ன் ஐ தேர்ந்தெடுக்க பேட்டர்ன் கீழிறங்கு பட்டியல் மீது க்ளிக் செய்க
ஆரஞ்ச் நிறத்தை தேர்ந்தெடுக்க போர்க்ரவுண்ட் கீழிறங்கு பட்டியல் மீது க்ளிக் செய்க
கருப்பு நிறத்தை தேர்ந்தெடுக்க பேக்கிரவுண்ட் கீழிறங்கு பட்டியல் மீது க்ளிக் செய்க
அனைத்து மாற்றங்களையும் கிராப் பிரிவ்யூ areaல் கவனிக்கவும்
தேமே tab தேர்வுகளை நீங்களே ஆராய்ந்தறியவும்
இப்போது கிராப் ஹைரார்ச்சி ட்ரீ சார்ட்1 ஐ தேர்ந்தெடுக்கவும்
ஆட் பட்டன் மீது க்ளிக் செய்க
தேர்வு பட்டியலில் இருந்து டைட்டில் டோ சார்ட்1 ஐ தேர்ந்தெடுக்கவும்
கீழே tabகளின் ஒரு புதிய தொகுப்பு தோன்றுகிறது
முன்னிருப்பாக டேட்டா tab தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது
டெக்ஸ்ட் புலத்தில் chartன் தலைப்பை டைப் செய்க
அட்டோமிக் மாஸ் - பியூஷன் டெம்பரேச்சர் என டைப் செய்கிறேன்
பான்ட் tab மீது க்ளிக் செய்க
இங்கே பான்ட் டைப் பான்ட் ஸ்டைல் பான்ட் சைஸ் மற்றும் பான்ட் கலர் ஐ மாற்றலாம்
பான்ட் சைஸ் ஐ 14 ஆக அதிகரித்து பான்ட் கலர் ஐ அரக்காக மாற்றுகிறேன்
டெக்ஸ்ட் tab மீது க்ளிக் செய்க
இங்கே உரையின் ஓரியன்டேஷன் ஐ மாற்றலாம்
இதை இரு வழிகளில் செய்யலாம் 1
ஒன்று முன்தோற்ற பக்கத்தில் நேரடியாக க்ளிக் செய்வதன் மூலம்
இரண்டு ஆங்கில் புலத்தில் கீழ்மேல் அம்புகளை பயன்படுத்தி மாற்றுவதன் மூலம்
பொசிஷன் tab மீது க்ளிக் செய்க
முன்னிருப்பு மதிப்புகளை அவை இருப்பது போன்றே விட்டுவிடுகிறேன்
கிராப் ஹைரார்ச்சி ட்ரீ ல் திரும்ப வந்து சார்ட்1 மீது க்ளிக் செய்க பலகத்தில் கீழே மூன்று tabகள் உள்ளன ஸ்டைல் பொசிஷன் மற்றும் ப்ளாட் ஏரியா காணப்படுகின்றன
முன்னிருப்பாக ஸ்டைல் tab தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது
பில் க்கு செல்வோம்
டைப் கீழிறங்கு பட்டியலில் யூனிகலர் கிரேடியன்ட் ஐ தேர்ந்தெடுக்கவும்
டைரக்ஷன் கீழிறங்கு பட்டியலை தேர்ந்தெடுத்து விருப்பமான ஒரு திசையைத் தேர்ந்தெடுக்கவும்
எண்ட் கீழிறங்கு பட்டியலை தேர்ந்தெடுத்து விருப்பமான நிறத்தை தேர்ந்தெடுக்கவும்
கிரேடியன்ட் ன் பிரகாசத்தை அதிகரிக்க பிரைட்னெஸ் ஸ்லைடரை இழுக்கவும்
பொசிஷன் மற்றும் ப்ளாட் ஏரியா tabகளில் உள்ள தேர்வுகளை நீங்களே ஆராயவும்
இப்போது ஆட் பட்டன் மீது க்ளிக் செய்க
ப்ளாட் டோ சார்ட்1 ஐ தேரந்தெடுக்கவும்
பலவகை chartகளுடன் ஒரு துணை மேனு திறக்ககிறது அவை க்ஸி பபிள் கொலரெட்க்ஸி மற்றும் டிராப்பார்
ஒவ்வொரு வகை சார்ட் உம் வெவ்வேறு துணை சார்ட் தேர்வுகளைக் கொண்டுள்ளன
க்ஸி மற்றும் க்ஸி லைன்ஸ் சார்ட் தேர்வை க்ளிக் செய்வோம்
கீழே tabகளின் ஒரு புதிய தொகுப்பு திறக்கிறது
முன்னிருப்பாக ஸ்டைல் tab தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது
இன்டர்போலேஷன் க்கு சென்று டைப் கீழ்மேல் அம்புமீது க்ளிக் செய்து பெசியர் கியூபிக் ஸ்ப்ளைன் ஐ தேர்ந்தெடுக்கவும் பில் க்கு செல்வோம்
டைப் ல் பைக்கலர் கிரேடியன்ட் ஐ தேர்ந்தெடுக்கவும் டேட்டா tab மீது க்ளிக் செய்க
சார்ட் ன் பெயரை அட்டோமிக் மாஸ் விஎஸ் பியூஷன் டெம்பரேச்சர் என டைப் செய்க
X எக்ஸ் அச்சுக்கு அட்டோமிக் மாஸ் ஐ தேர்ந்தெடுக்கிறேன்
Y ய் அச்சுக்கு பியூஷன் டெம்பரேச்சர் ஐ தேர்ந்தெடுக்கிறேன்
மார்க்கர்ஸ் tab மீது க்ளிக் செய்க
சார்ட் ல் புள்ளிகளை குறியிட மார்க்கர்ஸ் பயன்படுகின்றன
மார்க்கர் தலைப்பிற்கு கீழே ஷேப் பில் ஆட்லைன் மற்றும் சைஸ் உள்ளன
ஷேப் ஐ சர்க்கிள் என தேர்ந்தெடுப்போம்
பில் நிறத்தில் ப்ரவுன் ஐ தேர்ந்தெடுப்போம் மற்றவற்றை முன்னிருப்பாகவே விடுவோம்
இப்போது அப்ளை பட்டன் மீது க்ளிக் செய்க
தேவையான சார்ட் ஜிசெம்டபிள் கிராப் விண்டோவில் காட்டப்படுகிறது
இப்போது இந்த சார்ட் ஐ ஒரு படமாக சேமிப்போம்
முதலில் ஜிசெம்டபிள் கிராப் விண்டோ மீது க்ளிக் செய்க
பைல் ஐ தேர்ந்தெடுத்து சேவ் ஏஎஸ் இமேஜ் தேர்வு மீது க்ளிக் செய்க
சேவ் ஏஎஸ் இமேஜ் டயலாக் பாக்ஸ் திறக்கிறது
பைல் டைப் ஐ பிஎஸ் டாக்குமென்ட் ஆக தேர்ந்தெடுக்கவும்
விருப்பமான பைல் பெயரை டைப் செய்க
my custom சார்ட் என டைப் செய்கிறேன்
என் பைல் ஐ சேமிக்கும் இடமாக டெஸ்க்டாப் ஐ தேர்ந்தெடுக்கிறேன்
சேவ் பட்டன் மீது க்ளிக் செய்க இங்கே நான் சேமித்த ஆவணம் உள்ளது
அந்த பைல் மீது ரைட் க்ளிக் செய்து ஒப்பன் வித் டாக்குமென்ட் வியூவர் தேர்வை தேர்ந்தெடுக்கவும்
இங்கே என் வரைப்படம் உள்ளது
சுருங்க சொல்ல
இந்த டுடோரியலில் நாம் கற்றது எலிமெண்டல் சார்ட் களான 1
எலக்ட்ரானிகேட்டிவிட்டி 2
மெல்ட்டிங் பாயிண்ட் மற்றும் கஸ்டம் Chartகளை எவ்வாறு உருவாக்குவது
இங்கே உங்களுக்கான பயிற்சி
ஆராய்க 1
வெவ்வேறு எலிமெண்ட் chartகள் 2
மற்ற க்ஸி சார்ட் வகைகள் 3
பபிள் கொலரெட்க்ஸி மற்றும் டிராப்பார் சார்ட் வகைகள் மற்றும் 4
chartகளை எஸ்விஜி மற்றும் பிடிஎஃப் பைல் formatகளில் சேமித்தல்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
மேலும் தகவல்களுக்கு contactspoken tutorialorg க்கு மின்னஞ்சல் எழுதவும்